இங்க வந்து ஒரு கேட் வந்து நிப்பாட்டி வச்சிருக்கறாங்க.

இது பாக்குறதுக்கு வந்து ஒரு மளிக கட மாதிரி இருக்கு.

அந்த சைடு வந்து மூணு பேர் உக்காந்துருக்குறாங்க.

இது பாக்குறதுக்கு ஒரு ரூம் மாதிரி இருக்கு.

அந்த சைடு வந்து ஒருத்தர் வந்து ஃபோன் பேசிட்ருக்காரு.

குட்டி குட்டி புல்ங்கள் அப்றோ ஒரு செடிலா இருக்கு.

உள்ள வந்து நறைய ஆள்கள் எல்லா இருக்காங்க.

அந்த சைடு வந்து ரெண்டு பேர் உக்காந்துருக்கறாங்க.

அது பக்கத்துல வந்து ஒரு கார்ருக்கு அங்க வந்து ஒரு பொண்ணு நின்னுட்ருக்கா.

இந்த சைடு வ ரெண்டு சைடும் வந்து கிரீன் கலர்ல கம்பி மாதிரி போட்டுருக்காங்க.

இதுல வந்து சூப்பர் சேல் ஃபிப்டி பர்சன்டேஜ் அப்படின்னு எழுதிருக்கு கடைக்குள்ள.

இந்த சைடு வந்து ஒரு லாரி அப்றோம் கார்ருக்கு .

இந்த படத்துல வந்து ஒரு பைய வந்து முன்னாடி நடந்து போய்கிட்ருக்கா.

வெளில வந்து விராப் பண்ணி வைட் கலர் சீட்டல ஒர்க் பண்ணி வச்சிருக்காங்க.

இது பாக்குறதுக்கு வந்து ஒரு ஆறு மாதிரி இருக்கு.

இங்க வந்து நெறய தண்ணி வந்து ஃப்ளோவா வருது.

னாடி வந்து ஒரு எல அப்ரோ வந்து கிளாஸ் வந்து இருக்கு.

பக்கத்துல பிரவுன் கலர்ல ஒரு ஷர்ட் போட்டு ஒருத்தர் துண்டு போட்டு நிக்கிறாரு.

அது பக்கத்துல ஒருத்தர் வந்து கழுத்துல துண்டு போட்ருக்கறாரு.